struggle ஆகும் குடுப்பாங்க leave குடுப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலைகளை கண்காணிக்கிறது பாக்குறது எல்லாமே கொஞ்சம் அஹ் critical அ இருக்கும் அதே ஆனா manage பண்ணி work பண்ற மக்களும் எல்லாரும் இருக்காங்க அதனால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 அஹ் teacher மாருல்லாம் என்னக்கா செய்யணும் சொல்லுங்க அவங்களுக்கு சம்பளமே salary யே குடுக்க மாட்டாங்க ரொம்ப ஓரளவுதான் குடுப்பாங்க அதையும் வச்சு manage பண்ணி சரி கொண்டுதானே போறாங்க ஆனா அது வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆனா

ஒரு பெண் வந்து வேலைக்கு போறான்னா வேலைக்கு போயிட்டு வீட்ல வந்து எல்லா வேலையும் பாக்கணும் அப்பதான் ஒரு வீட்டுல வந்து அஹ் சண்~ சண்டை இல்லாம ஒரு இது இல்லாம போகும் ஆனா சிலவங்க அப்படி இல்லை வீட்டுல வந்து அவங்க போக்குல அவங்க அவங்க அப்படி இருப்பாங்க tired ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே பிள்ளைங்களை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு மாறி மாறி சண்டை வந்து அப்படியே நிறைய divorce உ அப்படி இப்ப வந்து ma~ maximum வந்து எல்லா வீட்டுலையுமே ஒரு ஒரு ஆம்பளை வேலைக்கு போனான்னா ஒரு பெண் வந்து ஒரு சின்ன வேலைக்குனாலும் போறா அவங்க அவங்க தேவைக்கு அவிய தேவையை வந்து நமக்கு பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன வேலைக்கு மேல அவங்க போகத்தான் செய்யறாங்க பாத்தீங்களாக்கா அதனால இந்த காலத்துல வந்து எல்லாருமே வேலை பார்த்தாதான் முன்னேற முடியும் இப்ப வந்து கல்வி வந்து பெருகிட்டு இல்ல நிறைய எல்லாருமே maximum கா~ அந்த இது படிக்கிறாங்க ஒரு ரெண்டு degree னால இப்ப முடிச்சாதான் ஒரு value அதனால எல்லாருமே படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க அவங்கவங்க அஹ் தேவையை அவரு அவங்கவங்க பண்ணிகிடு~ அஹ் எடுத்து இந்த பண்ணி~ பண்ணிடுறாங்க பண்ணி~ பண்ணிட்டாங்க அவர் ஒருவருக்கும் தேவை இப்ப எனக்கு தேவைன்னா நான் வேலைக்கு போறேன் நான் சம்பாதிக்க நான் எனக்கு தேவை உள்ளதை நான் வாங்குறேன் அப்படி அதே போல எல்லாருமே அப்படிதான் இப்ப உள்ள முந்தியுள்ள மக்கள்தான் அஹ் இந்த இது husband ஓட கையை எ~ எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளா அவங்க தருவாங்க இவங்கதான் அப்படி யோசிக்கணும் ஆனா இப்பல்லாம் பொண்ணுங்க அப்படி இல்லவே இல்லை படிச்சாலும் படிக்காட்டாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றதுதான் செய்யறாங்க அதனால இனியுள்ள காலம் வந்து நம்ம பிள்ளைங்களோட காலத்துல நல்லா வேலையும் படிப்புகளும் அப்படிதான் அதே போல government வேலையும் எவ்வளவோ government வேலை இருக்கு ஆனா சில government வேலையில எல்லாம் காசு கொடுத்துதான் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க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 சில வேலைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா maximum வேலையை இப்ப அப்படி எல்லாம் எடுக்க முடியல government ம் நிறைய வேலை இருக்கு ஆனா வந்து உம் முக்கியத்துவம் வந்து நிறைய இந்த பாவங்களுக்கு அப்படி எல்லாம் வந்து செய்யறனு செய்றாங்க இல்லைன்னு சொல்லலை அதனால இனியுள்ள காலத்துல வந்து ஒரு work பண்ணணும் அப்பதான் இந்த உலகத்துல வந்து எல்லாருமே அஹ் பொண்ணுங்களே மதிப்பாங்க பாத்தீங்களா ஆமா அபிஷா நீங்க சொன்னது correct தான் இப்ப உள்ள பெண்கள் வந்து எல்லாருமே வேலைக்கு போறதுனால அஹ் அவங்களுக்கு நேரத்துல வேலையை முடிக்க முடியாம வீட்டுக்கு லேட்டா போவாங்க அதனால வந்து வீட்ல உள்ள தேவைகளை வந்து முடிக்க முடியாது pending ஆகும் work எல்லாம்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 அப்படி ஓய்வு இல்லாமதான் ஓடிட்டு இருக்காங்க ஆனாலும் அப்படி ஓடும்போதும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மனக்கஷ்டம் இருந்தாலும்அந்த பெருசா தெரியாது நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அடுத்த நிமிஷம் வேலைக்கு போகும்போது அது எல்லாமே மறந்துருவாங்க அந்த மாதிரிதான் அவங்க வேலைக்கு வேலையை விரும்பிதான் பண்றாங்க நிறைய பேரு ஆனா அதே இது~ இதுல ஒருத்தங்களை சார்ந்து வாழ மாட்டோம் நம்ம நம்மளை நம்பி இருக்கோம்ன்னு சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கும்போது எந்த ஒரு ஒரு ரூபான்னாலும் அவங்க தருவாங்க தரணும் அப்படீன்னு உள்ளத சார்ந்து இருக்கிறவங்க சார்ந்து நம்மளாலேயே எல்லாம் முடியுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் ரொம்பவே இருக்கு அதனால அவங்க வந்து வேலைக்கு போறது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி எவ்வளவு வேலைப்பளுவு இருந்தாலும் அவங்களுக்கு அது சுலபமா முடியும் அஹ் பின்ன என்னன்னா அஹ் நிறைய எல்லாரும் விரும்புறது என்னன்னா அஹ் government jobs தான் கொஞ்சம்

தீவிரமா இருக்காங்க அதுலையேதான் போகணும் தான் இருக்காங்க அதுல போய் வேலை பார்க்கும் போது அவங்களுக்கு life long யாரையுமே எதிர்பார்த்து நிக்கணுன்ற எண்ணங்களுக்கு தள்ளப்படலை ஏன்னா அஹ் இப்ப nor~ normal லா பார்த்தீங்கன்னா private company ல வேலை பார்க்கறாங்க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 அவங்க தினக்கூலி சம்பாதிக்கிறவங்க கூட ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க சாப்பாட்டுக்கு கூட ஆனா இதே இது அஹ் compare பண்ணும் போது அரசாங்க வேலையில இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் அவங்களுக்குள்ள வருமானம் வந்து அது வந்துரும் அதனால அவங்க நல்லாதான் இருந்தாங்க எந்த problem மும் இல்லை சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை ஆனா இந்த தனியார் துறையில வேலை~ வேலையை நிறுத்தும்போது அவங்களுக்கு எதுவுமே manage பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க ஆனா அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் பண்ணுச்சு அதனால வந்து நிறைய மக்கள் வந்து நல்ல பயனடைஞ்சாங்க என்னன்னா அவங்க ஊக்கத்தொகை கொடுத்தாங்க உதவித்தொகை அப்புறம் வந்து அஹ் அரிசி சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கிறனால அவங்க ரொம்ப வந்து பயன் அடைஞ்சாங்க அதுவே ஒரு பெரிய நல்ல இதுதான் அதனால அஹ் job லயே நிறைய job இருந்தாலும் எல்லாருமே விரும்புறது அரசாங்க jo~ job அ விரும்புறாங்க அது மட்டும் இல்லாம எதுல நல்ல வருமானம் அதிகமா வருது அஹ் கொஞ்ச நேரத்துல அதிக வருமானம் இதுல சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களுக்கு தான் போறாங்க ஏன்னா தினசரி கூலியெல்லாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு அதால அவங்க வந்து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 இதை பண்ணும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் life ல நல்ல ஒரு improvement இருக்கும் அதே இது என்ன பண்றாங்கன்னா சுயதொழில் ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தவங்க வேலைக்கு போனாலே அஹ் அஹ் side business ன்னு இரண்டு பேர் வச்சிருப்பாங்க அவுங்க அப்படி பார்த்துப்பாங்க side business தனியா வச்சுப்பாங்க அந்த மாதிரி பண்ணும் போது அஹ் நல்ல ஒரு benefit ஆ இருக்கும் அதே மாதிரி பொம்பளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க சுயதொழில் அந்த மாதிரி தையல் அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது பண்ணும் போது அவங்களுக்கும் அதுல ஒரு benefit ஆ இருக்கும் ஒருவேளை இருந்து ஒருவேளை வ~ school க்கு நம்ம போகணும் போனாதாங்க நம்மளுக்கு நம்ம படிப்பு தலைக்கு ஏறும் இல்லைங்களா school க்கு போகணும் நல்லபடியா படிக்கணும் நல்லபடியா முன்னேறணும் நல்லபடியா நம்ம mind set அ வச்சுக்கணும் அப்புறம் என்ன சொல்றது நல்லபடியா நம்ம school ல miss ங்களுக்கும் teachers ங்களுக்கும் respect குடுக்கணும் அதுக்கப்புறமா sir ங்களுக்கு respect குடுக்குறது அப்புறமா எதுனா தப்பு பண்ணிட்டோம்ன்னு head miss room க்கு போறது. அங்க போயிட்டு அவங்க கிட்ட நம்ம convince பண்றது அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறது அவங்க சொல்றபடி நம்ம புரிஞ்சிக்கிறது எல்லாமே school life ல தாங்க ஒரு jolly யான life ங்க உண்மையா நம்மளுக்கு அப்ப எதுவுமே தெரியாது school க்கு போகணும் படிக்கணும் அதுக்கப்புறமா ஆஹ் வீட்டுக்கு வரணும் tuition போகணும் அவ்வளவுதாங்க உலகம் இருந்துச்சு நம்மளுக்கு ஆனா இப்போ இப்போ generation ரொ~ மாறி இருக்கு முன்னாடி இருக்கிற generation மாதிரி எப்படி use பண்ணிக்கனுமோ அப்படி use பண்ணிக்கனும் அதனாலே எல்லாரு இவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு schools க்கு வந்து அனுப்புங்க school ங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட முதல் கட்டம் அதுதான் நம்மளும் முதல் கட்டமா கொண்டு போ~ கொண்டு போற இடம் ஏன்னா அங்கதான் நம்ம எல்லாமே கத்துப்போம் வீட்டுல நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கும் school ல சொல்லி கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்கு school ல சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம தலையில போகும் miss என்ன சொல்றாங்க teachers என்ன சொல்றாங்க அதை பத்தி நம்ம கேட்போம் அதே வீட்டுல சொல்லி கொடுத்தாங்கன்னா யாரு சொல்லி கொடுத்தாலும் யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க பேச்ச நம்ம கேட்க மாட்டோம் இல்லைங்களா ஆஹ் போ நான் படிக்க மாட்டேன் போ நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி school க்கு போனா மட்டும்தான் நம்மளுக்கு படிக்க முடியும் படிப்பு நம்ம தலைக்~ ஏறும் அதனால யாரும் school க்கு போகாமலா இருக்காதீங்க நல்லபடியா school க்கு போங்க நல்லபடியா படிங்க அப்புறமா school ஓட memory நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இதுங்க அதை நம்ம இப்ப கூட நினைச்சுப் பார்த்தாலும் இப்ப பாருங்க சின்னச் சின்னதா இருந்தோம் இப்போ பெருசாயிட்டதுக்கு அப்புறம் school friends ங்க யாரவது கிடைச்சா எவ்வளவு குஷிப்படுறோம் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் ஏய் என் friend இங்க இருக்கா என் school friend இது என் school friends இது என் classmate அப்படின்னு நாம இதா சொல்றோம் அதெல்லாம் சொல்லணும்ன்னா அதுக்கு நம்ம school க்கு போனாதானே இல்லைங்களா அதுக்கு நம்ம school க்கு போகணும் போனாத்தானே நம்மளுக்கு யோட எல்லாமே நம்மளுக்குத் தெரியும் நம்மள நம்மளோட life ஏ அங்கதான் மாறும் the change part of the life அங்கதான் மாறும் அதனால school க்கு எல்லாரும் போங்க நல்லபடியா படிங்க படிச்சு நல்லபடியா நம்ம நம்ம கால்ல நம்ம நிற்கிற அளவுக்கு நம்மளோட முக்கியமான இடமே அதுதான் சரிங்களா இன்னொன்னு school ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் sports தாங்க sports ன்றது யாருக்குமே பிடிக்காம இருக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் schools அ நல்லா cut அடிச்சுட்டு எல்லாருமே sports க்கு போயிடுவாங்க ஏன்னா அப்பதான் படிக்க முடியாதுல்ல அதனால teachers யாரும் நம்மளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதனால நாம என்ன பண்ணுவோம் jolly யா அஹ் skip பண்ணிடுவோம் skip பண்ணிட்டு நம்ம jolly யா school க்கு enjoy பண்ணிட்டு school அ பத்தி அஹ் school க்கு போகாம வெறும் ground லயே இருக்கிறது ground லயே விளையாடுறது ground ல friends கூட அதுக்கப்புறமா ground லயே நல்லா jolly ஆ அப்புறமா எங்கன்னா எல்லா எதுக்கு சொல்லுங்க school க்கு skip பண்ணுறதுக்காகதான் class ல skip பண்ணுறதுக்காகதான் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க படிப்புக்கு படிப்பும் நம்ம படிக்கணும் school க்கு school தும் பார்க்கணும் அதுக்கப்புறமா அதையும் நம்ம பண்ணணும் நம்ம எல்லா திறமையும் கத்துக்க வேண்டிய இடம் school தாங்க அங்கதான் நம்ம எல்லா மாதிரியும் நம்ம கத்துக்க முடியும் நம்மளோட நம்ப இஷ்டத்துக்கு அங்க இருக்கவும் முடியும் அதே மாதிரி நம்மள strict ஆவும் வச்சிப்பாங்க சரிங்களா அதனால school க்கு எல்லாரும் போங்க படிங்க அதுக்கப்புறமா school memory ஒரு அழகான ஒரு இது அது எல்லாருக்கும் கிடைக்கணும் சரிங்களா school இப்ப எல்லா இடத்திலேயும் இருக்குங்க ஒரு ஒரு road க்கும் ஒரு ஒரு area க்குமே இப்போ school வந்துட்டு இருக்கு school இல்லாத இடமே இல்லைங்க இப்போ வீடுங்க கம்மியான இடத்துல இருக்கு schools ங்க கம்மியா~ அவ்வளோ schools ங்க இருக்கு schools ங்களுக்கு கம்மியே இல்லைங்க அவ்வளோ இருக்குங்க schools உ சரிங்களா அதனால எல்லாரும் school க்கு போங்க நானும் school க்கு போயிருக்கேன் என் friends ங்க எல்லாம் கிடைப்பாங்க எல்லாரும் கிடைப்பாங்க எல்லார்கிட்டயும் நம்ம பேசணும் போயிடணும் யாரையுமே நீங்க hurt பண்ணாதீங்க கோவ படுத்தி பேசாதீங்க school அ அவங்களுக்கு புடிச்ச மாதிரி நம்ம school அதுக்கு அப்பறமா நம்மளோட திறமைய நம்ம வெளிக்காட்டுற இடமே அந்த school தாங்க school அ நம்ம நம்மள நாமே யாருன்ற காட்டுற இடமே நம்மளுக்கு அங்க தான் தெரியும் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு நமக்குள்ள இருக்கிற நம்ம திறமை நம்மளுக்கு வெளிய வரும் ஒரு sports ஆகட்டும் ஒரு painting லயா ஆகட்டும் ஒரு drawing லயா ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஆகட்டும் ஒரு dance ல ஆகட்டும் எதுலயா இருந்தாலும் நாம கத்துக்கிற இடமே school அ இருந்து தாங்க start ஆகுது அதனால எல்லாருமே school க்கு போங்க enjoy பண்ணுங்க school life enjoy பண்ணாமயே இருக்காதீங்க enjoy பண்றத விட படிப்பு படிப்பு அது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க நம்மளுக்கு உங்களோட life ல வெறும் enjoy மட்டும் கிடையாதுங்க படிப்பு education அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா நம்ம படிச்சா யாருக்குங்க நல்லது இல்லைங்களா நம்ம படிச்சா நம்மளுக்குதா நம்மளுக்குதா தான் நல்லது இல்லைங்களா வேற யாருக்குமே நல்லது இல்லை நாம படிச்சா நம்மளுக்கு மட்டும் நல்லது நம்ம படிச்சு ஒரு பெரிய ஆளாகி ஒரு பெரிய company க்கு வேலைக்கு போறதெல்லாம் எவ்வளவு ஒரு குஷியா இருக்கும் சொல்லுங்க அதனால எல்லாருமே நல்லா படிக்கணும் அதுக்கப்புறமா schools ல இருக்கிற enjoyments எல்லாமே நல்லபடியா enjoy பண்ணுவாங்க அப்புறமா ஆஹ் friends ங்களோட சாப்பாடு எல்லாரும் share பண்ணி சாப்பிடறதாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதாகட்டும் ஒருத்தர் class room ல போயி சண்டை போடுறதாகட்டும் இன்னொரு class room ல வந்து இங்க சண்டை போடுறதாகட்டும் அதெல்லாம் எடுத்துட்டு போய் head mistress கிட்ட compliant பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி ஒரு இருக்குல்லைங்க அதுதாங்க சின்ன வயசுல இருக்கறது சின்ன வயசுலனா அஹ் அதெல்லாம் ஒரு அறியர வயசுன்னு சொல்லுவாங்க அஹ் அறியர வயசுல எல்லாம் நடக்குற விஷயங்கள் அது எல்லாருக்குமே இந்த விஷயம் கிடைச்சிடாது வெளில எவ்வளவு பேர் படிக்காம road ல இருக்காங்க சின்ன சின்ன foot path இருக்காங்க படிப்பு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு முக்கியமான ஏன்னா நாளைக்கு அவங்க படிச்சி பெரிய ஆளு ஆனாங்கன்னா அதுக்கு நம்ம நாம தான் என்ன சொல்லுறது நாம தான் குஷி படுவோம் அவங்க எதுனா அப்படி ஆயிட்டாங்க நல்ல நிலைமைக்கு வந்தாங்கன்னா அதுக்கு குஷி யாருக்கு நம்மளுக்கு தான் எல்லா பக்கமும் இது பண்றோம் அதனால school க்கு எல்லாரும் போகணுங்க school life ஐயும் ஒரு jolly ஆன life தான் bag எடுத்துக்கிட்டு shoe போட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு school க்கு ஒரு jolly யான lifejolly யான life யாரும் waste பண்ணிக்காதீங்க எல்லாரும் school க்கு போங்க ஒரு tenth tenth வரைக்கும் நம்மளுக்கு jolly ங்க tenth க்கு மேல கிடையாது அதுக்கப்புறம் college life உ அது ஒரு மாதிரியான jolly யாதான் இருந்தது அதனால school life அ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு enjoy யா படிப்புக்கு படிப்பும் படிங்க enjoyment க்கு enjoyment உம் பண்ணுங்க school life எப்பையுமே யாரும் miss பண்ணிடாதீங்க school life தான் ரொம்ப முக்கியம்ங்க ஏன்னா காலையில எழுந்திருச்சுட்டு தலை வாரிட்டு தலை பின்னிட்டு இரண்டு ஜடை போட்டுட்டு uniform போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு uniform போடாம போனோம்னா teacher வெளியில நிக்கவச்சிருவாங்க வெளியில நிக்க வச்சிட்டு punishment கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இது தான் அப்புறமா நம்ம school அ birthday நம்மளுக்கு வந்துச்சின்னா chocolate wish பண்ண வைக்கிறது அது எல்லாமே எவ்வளோ அழகா படிப்பு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க அதுக்கு நம்மளுக்கு school க்கு போய் படிச்சாதா படிக்க முடியும் வீட்ல இருந்து படிக்க முடியுங்களா வீட்ல இருந்தெல்லாம் படிக்க முடியாது அதுக்கு நம்ம school க்கு போனா மட்டும்தான் நம்ம school ல இருந்து படிக்க முடியும் இல்லைங்களா அதனால எல்லாருமே school க்கு போங்க நல்ல படியா படிங்க படிச்சு நம்ம நம்மளை நம்ம நம்ம திறமைய நம்ம வெளிக~வெளிப்படுத்தணும் சரிங்களா நம்ம திறமைய வெளிப்படுத்தணும்ன்னா யாருக்கு நல்லது சொல்லுங்க நம்மளுக்குத்தான் நல்லது இல்லைங்களா நம்ம எவ்வளவு திறமையா புத்திசாலியா நம்ம இருக்கமோ அது நம்மளுக்கு மட்டும் தாங்க நல்லது அதனால எல்லாருமே school க்கு போங்க நல்லா படிங்க படிச்சு நல்லா பெரிய ஆளாகுங்க அதுக்கப்புறமா school life அ மறக்காதீங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஏன்னா நம்மளோட திறமைய காட்டுற இடம் முதல் இடமே நம்மளுக்கு அதுதான் அதனால யாருமே school க்கு போகாம எல்லாம் இருக்காதீங்க நல்லபடியா school க்கு போங்க படிங்க அதுவும் correct ஆ போங்க time keep up பண்ணுங்க எப்பவுமே school க்கு போகும்போது time அ keep up பண்ணனும் correct ஆன time க்குலாம் போகணும் போகலான என்ன பண்ணிடுவாங்க ground ல வெளிலயே நிக்க வச்சிடுவாங்க ஒரு நாளைக்கு excuse கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா நம்மள நம்மவே சிரமபடுத்திக்கிறோம் அப்புறமா books உ school போற books உ bag அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனாலே ஒரு தனி அழகு தான் இல்லைங்களா அது எல்லாருக்குமே படிக்க முடியலைன்னு எவ்வளோ பசங்க வருத்தத்துல இருக்காங்க கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு படிக்கிறது அதை நம்ம இவ்வளவு நல்லபடியா படிச்சு முன்னேறாகி காட்டணும் இல்லைங்களா அந்த மாதிரி யாரையுமே படிப்பை மட்டும் விட்டுடாதீங்க அதுக்கப்புறமா இப்ப படிச்சுட்டு அதுக்கப்புறமா family problem அது இதுனெல்லாம் சொல்லிட்டு படிப்பை மட்டும் யாரும் skip பண்ணாதீங்க okay ங்களா படிப்பின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் school life ல starting ல இருந்து pencil ல எழுதுவோம் அதுக்கப்புறம் pen க்கு போறோம் ஏன்னா primary ல pencil high school அ pen பெரிய பசங்களாயிட்டோம்ல அதுக்கு அப்பறமா நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்மளை விடமாட்டாங்க free யா இருக்கிறதுக்கு இது பண்றதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம friends bag ல இருக்கிறது அதை எடுத்துப்போம் school ல இங்க இருக்கிற bag ல இருந்து இந்த friends bag அந்த friends bag போட்டுடுவோம் அந்த friends bag ல சொல்லிட்டு இந்த friends bag ல போட்டு விட்டுடுவோம் அதுக்கப்புறம் கேட்டா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது எதிர்ல இருக்கிற என் friends ங்க கண்டு பிடிச்சிருவாங்க யார் சொன்னது அப்படின்னு அதனால school life படிப்பு படிப்பு படிக்கணும் education ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க நம்மளுக்கு school life ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால எல்லாருமே school க்கு போங்க நல்லா enjoy

படிக்காதவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க பாத்தீங்கதான்ன நாம என்ன பண்றோம் படிச்சவங்க எல்லாம் படிக்காதவங்க எல்லாம் படிச்சவங்களை பார்த்து பொறாமை எதுக்கு சொல்லுங்க நம்ம படிக்கலைன்ற அது நம்ம படிச்சா school க்கு போய் படிச்சிருந்தா நம்ம யாரைப் பாத்தும் பொறாமை பட வேண்டிய வேலை படிப்புக்கு படிப்பும் படிக்கணும் friends ங்க ஒட jolly யா இருக்கும்போது jolly ஆ இருக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு கொடுக்கிற important வீட்டுக்கு கொடுக்கணும் school முடிச்சுட்டு வந்த உடனே tuition க்கு போடுவாங்க tuition முடிச்சுட்டு வந்த உடனே வீட்டுல home work எழுதணும் school home work எழுதணும் tuition home work இது ரெண்டையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் இது பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால ஏற்கனவே சொல்றேன் school க்கு நம்ம போகணும் ஹம் school life ல எல்லா நம்மளை நம்ம active ஆ வச்சிக்கும் போது books உ அது இதுன்னு நம்மளுக்கு jolly ஆ இருக்குங்க education உ நம்மளோட bright future ஏ நம்மளுக்கு school இருந்து தாங்க ஆரம்பிக்குது school க்கு எல்லாரும் போக~ முன்னயாவது schools லாம் ரொம்ப கம்மி தூர தூரமாதான் இருந்தது ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க school வந்து எல்லா இடத்திலேயும் இருக்கு எல்லா area area விலேயும் இருக்கு எல்லா facility யோட எல்லா பக்கமும் இருக்கு அதனால school ஓட memory ய வந்து யாராலயும் மாத்த முடியாது அதனால school memories அ மட்டும் எப்பயுமே நீங்க இல்ல அஹ் அப்புறமா ஒரு ஒரு வாட்டி shoe போட்டுட்டு போக முடியாம அது ஒரு ஒரு இதுதான் போன நம்மளை ground கிட்ட நிக்க வைக்குறது அதுக்கப்புறமா நம்ம sorry கேட்டு permission கேட்டு நம்ம போறது அதெல்லாம் எவ்வளவு ஒரு இது இல்லைங்களா cycle அ நடந்து போறது ஆகட்டும் இந்த cycle ல சில பேர் bus ல வருவாங்க அப்புறமா நம்மளுக்குன்னே favourite miss உ favourite sir உ அப்புறமா நம்மளுக்குன்னே கிடைக்கிற best friend உ எல்லாமே நம்மளுக்கு அங்க நல்லவங்களா தாங்க கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒண்ணா உட்காந்து group சாப்பாடு சாப்பிடுறது அப்புறமா group ஆ விளையாடுறது school முடிச்சவுடனே ground ல விளையாடுறது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போறது அதுக்கப்புறமா எல்லா friends களோட share பண்ணிக்கிறது அதுக்கப்புறமா நம்ம விளையாட போறது என்ன homework தெரியலேன்னா ஏதாவது தெரியலன்னா ஒரு friend க்கு இன்னொரு friend சொல்லிக் கொடுக்கிறது help பண்றது இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி friends எல்லாம் நம்மளுக்கு school ல தாங்க கிடைப்பாங்க அதனால school life அ எப்பையுமே miss பண்ணாதீங்க சரிங்களா அதனால இன்னைக்கு topic நம்ம பேசுனது என்னன்னா school school life சரிங்களா school எப்படி school ல எல்லாம் நம்மளுக்கு என்ன benefits இருக்கு school க்கு போனா நம்ம future எவ்வளவு நல்லா மாறும் அதனால எல்லாருமே school க்கு போங்க school க்கு போகாம மட்டும் யாருமே இருக்காதீங்க எல்லாரும் school க்கு போங்க thank you வணக்கம் இன்றைய எனது தலைப்பு தமிழகத்தின் வரலாறு தற்கால இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தை பற்றியதாகும் இம்மண்டலம் வரலாற்று காலத்து முன்பு முதல் மக்கள் வாழும் உறைவிடமாக தொடர்ந்து இருந்து வந்துள்ளது தமிழ்நாட்டின் வரலாறும் தமிழ் மக்களின் நாகரிகமும் பண்பாடும் உலகின் மிகப் பழமையானவர்களில் ஒன்றாகும் முந்தைய பழங்கால முதல் தற்கால வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு முழுவதிலும் இந்த பகுதியானது பல்வேறு புற கலாச்சாரங்களுடன் ஒருங்கிணைந்து வந்துள்ளது வரலாற்றில் ஒப்பிடா அளவில் குறுகிய கால பகுதிகளை தவிர்த்து பிற காலகட்டங்களில் தமிழ்நாடு பகுதி புற ஆக்கிரமிப்புகள் எதுவுமின்றி சுதந்திரமாக இருந்து வந்துள்ளது சேர சோழ பாண்டிய மற்றும் பல்லவ பேரரசுகள் நான்கு படை பூர்வீக தமிழ் பேரரசுகளாக இருந்தன இவர்கள் தனித்தன்மை வாய்ந்த கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றை கொண்டு இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தனர் இதனால் உலகின் அழியாமல் வழக்கங்களில் இருந்த சில பழமையான இலக்கியங்களின் வளர்ச்சி சாத்தியமானது இவர்கள் ரோம பேரரசுடன்

இலக்கியங்கள் வளர்ச்சிகள் சாத்தியமானது ஒவ்வொருவரும் தொடர்ச்சியான பெயரிட்டுக் கொண்டனர் போரிட்டுக் கொண்டு மூன்று பேரரசுகளும் பாரம்பரியமான ஆட்சி செய்து வந்த இந்தப் பகுதியே மூன்றாம் நூற்றாண்டில் நுழைந்த களப்பிரர்கள் விரட்டியதால் இப்பகுதியில் பாரம்பரிய ஆட்சி வடிவம் மாறியது பாண்டியர் மற்றும் பல்லவர் மீட்டெழுந்து களப்பிரர் ஆதிக்கத்தை முறியடித்து தங்களின் பாரம்பரிய பேரரசுகளை மீண்டும் நிலைநாட்டினர் வடமேற்குப் பகுதியில் இருந்து வந்த இஸ்லாமிய படைகளில் ஒரு ஊடுருவலால் காரணமாக இந்தியாவின் மற்ற பகுதிகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறிப்பிட மாற்றம் ஏற்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் பண்டைய மூன்று பேரரசுகளின் வீழ்ச்சி காரணமாக தமிழ்நாடு விஜயநகரப் பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது

தமிழ்நாட்டின் பகுதிகள் பலர் கால குடியிருப்புகள் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதியானது ஐந்து லட்சம் ஆண்டுகளில் இருந்து மூவாயிரம் ஆண்டு வரை நீடித்திருந்த மதிப்பிடக்கிறது பழங்காலத்தில் பெரும்பாலான காலகட்டங்களில் இப்பகுதிகள் அடர்த்தியான காடு பகுதிகள் அருகிலேயே மனிதர்கள் வாழ்ந்து வந்தனர் இந்த பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி மிகக் குறைவாக இருந்தது ஆகையால் தென் இந்தியாவில் இரண்டு இடங்களில் மட்டுமே தொடக்க பழங்கால கலாச்சாரம் கண்டறியப்பட்டது தமிழ்நாட்டின் சென்னை வடமேற்கு பகுதியில் உள்ள அத்திரம்பாக்கம் பள்ளத்தாக்கு இந்த பகுதிகளில் ஒன்றாகும் தமிழ்நாட்டின் வடக்குப் பகுதியைச் சுற்றி பழங்காலத்திய விலங்குகளின் புதை படிமங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டு உள்ளதா பட்~ பட்டுள்ளதாக தொல்லியல் சார்ந்த அழிவுகள் கூறுகின்றனர் இவை இவை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டின் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கற்காலம் தொடங்கியது சாணை பிடித்தல் மெருகேற்றல் போன்ற முறைகளை பயன்படுத்தி புதிய கற்~ கால சேர்ந்த மனிதர்கள் தங்கள் கருவிகளை நயமான வடிவில் அளித்தனர் பண்டைய எழுத்துக்களை கொண்ட புதிய கற்கால சேர்ந்த கொடாரியின் கோடாரியின் மேற்பகுதியில் தமிழ்நாட்டின் கண்டுபிடிப்பு உள்ளது

மேய்ச்சல் காரணங்களாக அவ்வப்போது அவரிடம் மாறி இடம்பெயர்ந்தனர் அவர்கள் இறந்தவர்களை பள்ளங்கள் அல்லது புதைகலனுள் புதைத்து சடங்கல்களை முறையாக செய்தனர் அவர்களின் ஆயுதங்கள் மற்றும் கருவிகளை உருவாக்க தாமி~ தாமிரத்தை பயன்படுத்த தொடங்கினர் அது ஒரு உலோகமாகும் இரும்பு இரும்பை பயன்படுத்தி ஆயுதங்கள் மற்றும் கருவிகளை வடிவமைக்கும் முறைய மனிதர்கள் இரும்பு காலத்தின்போது தொடங்கினர் பல நூறு இடங்களில் காணப்படும் பொற்காலமான இடுக்கைகளைக் கொண்டு தீபகற்க இந்தியாவில் இரும்புக் கால கலாச்சாரத்தை இருந்து அறிய முடிகிறது இடுகாடு நினைவுச் சின்னங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள

ஆதிச்சநல்லூர் இந்தியாவின் வடக்குப் பகுதியில் நடைபெற்ற அகழ்வாய்வுகளை ஒப்பிடும்போது பெருங்கற்களான குடியேற்றங்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்ததாக அடையாளங்கள் கிடைத்தன சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெருங்கால புதைக்கால இடுகாடுகள் இருந்ததாக தெளிவான முற்கால அடையங்கள் இடுகாடுகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வகத்தின் தொல்பொருள் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில்

மனிதனின் மண்டையோடு எலும்புக்கூடுகள் மற்றும் எலும்புகள் உமி அரிசி தானியங்கள் கருகிய அரிசி மற்றும் புதை கற்கள் கோடாரி கருவிகள் ஆகியவை கொண்டிருந்தன

புதிய கற்காலய தமிழ் பிராமி வடிவத்தை ஒத்திருப்பதாக இந்திய தொல்பொருள் ஆய்வாளத்தின் தொல்பொருள் ஆராய்ச்சி கூறுகின்றன தொடர்ந்து அகழ்வாய்வு சோதனைகளை மேற்கொள்வதற்கான தொல்லியல் களமான ஆதிச்சநல்லூர் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பொதுவான காலத்தில் முந்தைய தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் பற்றிய குறிப்புகள் முந்நூறு ஆண்டுகளை சேர்ந்த அசோகர சன்ன சாசனத்தில் நூத்தி ஐம்பத்தி ஆண்டை சேர்ந்த பதிகொம்பா கல்வெட்டிலும் கண்டறியப்பட்டுள்ளது மிகப் பழமையான வட்டெழுத்து ரீதியான சான்றிதழ் தமிழ்நாட்டின் இந்த ஆட்சி பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அதில் பாண்டிய நாட்டிலிருந்து களப்பிரர்களை வெளியேற்றிய பாண்டிய அரசன் கடுங்காலன் என்பவனை பற்றி கூறப்பட்டுள்ளது பண்டைய தமிழ்நாட்டின் வேந்தர் என அழைக்கப்பட்ட அரசர்களின் தலைமையின் கீழ் மூன்று முடியாச்சி மாநிலங்கள் வேல் அல்லது வெளிர் என்ற பட்டப்~ பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட பழங்குடியின தலைவர்கள் தலைமையில் இருந்து பழங்குடி இன குடிமக்கள் இருந்தனர் இவர்களுக்கும் அடுத்ததாக உள்ளூர் பகுதிகளில் இன குழு தலைவர்கள் இருந்தனர் இவர்கள் கீலார் மற்றும் மன்னர் என்று அழைக்கப்பட்டனர் மூன்றாம் நூற்றாண்டின் போது தக்கான பீடபூமி மௌரிய பேரரசு ஒரு அங்கமாக இருந்தது முதல் நூற்றாண்டின் இடைப்பகுதியான முதல் இரண்டாம் நூற்றாண்டின் வரை இப்பகுதிகள் சாத வாகனர் வம்சத்தினால் ஆளப்பட்டது தமிழ் அரசர்கள் மற்றும் குழுத்தலைவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் பெரும்பாலும் அவர்கள் சண்டையிடுவது இடும் இடங்காலுக்காகவே அரசினை நீதிமன்றம் ஆற்றலை பகிர்ந்ததற்கான பதில் அவர்கள் சண்டையிடுவது ஒரு மையமாக இருந்தது இதனால் தமிழ்நாட்டின் மன்னர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்தது பிறகு மக்களாட்சி என்று இந்தியாவில் நிலவி இப்போது மக்களாட்சியின் கீழ் நமது நாடு நன்றாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது

வண்டியை உள்ளே தள்ளி கொண்டுபோனால் வண்டி நிற்கும் இடத்தில் நிறுத்திவிட்டு வீட்டு படி ஏறினாள் ஏனும் இடம் புரியாத ஒரு வித படபடப்பு இருந்தது. அவளை பார்த்தும் ஓடிவந்த அனு வாங்க சுஜி என்று உற்சாகமாகா வரவேற்றாள். எங்க நீங்க வராமா இருந்திடுவீங்களோ நினைச்சன் காலையில் வேற phone பண்ணி நியாபகப் படுத்துனீங்களே எப்படி நா வராமல் இருப்பேனா இல்லை சுஜி ஒருநாள் பழக்கம் தானே அதன் நினைச்சன் எனக்கு அப்படி தோணலியே அனு உங்கள பார்த்ததும் ரொம்ப நாள் பழகியது போல நினைப்பு என்று சொன்னாள். வரவேற்பு அறையில் இருந்தவளே உள்ளே வாருங்கள் சுஜி என்று அழைத்து சென்றாள் அம்மா யார் வந்துருக்காங்க பாரு என்று திரும்பி பார்த்த சாவித்திரி அம்மாள் சுஜிதவை பார்த்ததும் வாம என்று வாய் நிறைய வரவேற்றாள் விழா தொடங்க இன்னும் அரைமணி நேரம் இருக்கிறது நீ இன்னும் ready ஆவலையானு என்று கேட்டாள் தாயார் இதோ ready ஆயிறமா என்று சொல்லிவிட்டு சுஜியின் கையை பிடித்து வாங்க சுஜி என் அறைக்கு போகலாம் என்று அழைத்து சென்றாள். அனுவின் அரை மிக பெரிதாக இருந்தது சகல வசதிகளும் நிறைந்து இருந்தது அனு அலங்காரத்தை முடித்து கொண்டு சுஜியுடன் கீழே வரவோ அவனோடைய friends எல்லோருமே வரவும் அனுவொடைய friends எல்லோருமே வரவும் சரியாக இருந்தது. அவர்களுக்கு சுஜியை அறிமுகப்படுத்திவைத்தாள் அவர்களும் இவளை பார்த்து பரஸ்பலும் அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அனு friends உடன் பேசிக் கொண்டிருந்தாள் அனு நீ பேசி கொண்டிரு நான் கொஞ்ச நேரம் தோட்டத்தை பார்த்துட்டு வந்துற என்று சொல்லி விட்டு பின்புறம் இருந்த படிகளில் இறங்கி தோட்டத்துக்கு சென்றாள். வீட்டின் முன்புற தோட்டத்தில் தான் விழா என்பதால் தோட்டத்தில் விளக்குகளும் serial bulb களும் அலங்காரமாக மின்னின மாலை மயங்கி லேசான இருள் வர தொடங்கியது பின்புற தோட்டத்திலும் விளக்குகளும் எரிஞ்சாலுமே முன்புற போல வெளிச்சம் இல்லை தோட்டத்தில் colour colour ஆனா ரோஜா செடியும் மல்லிகை முல்லையும் மறுபுறம் பவள மல்லியும் அதன் நறுமணம் கலந்த வாசனையும் அவளை மெய்மறக்க செய்தது தோட்டத்தின் மத்தியில் சென்று ரோஜாகளின் நடுவே நின்று சிரித்தாள். அவள் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது நெற்றியில் விழுந்த கூந்தல் ஒதிக்கி விட்டாள் திடுமென ஒரு குரல் என்ன காற்றோடு என்றது அவளை பின்புறமாக கட்டியணைத்தான் வினாடிக்குள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் பார்த்தவள் சிலை போல் ஆனால் அந்த நேரத்தில் விஷவாவை அவள் அங்கு எதிர் பார்க்கவில்லை அவள் அதிர்ச்சி ஆனால்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 அவன் அவளை விடாமல் மேனி மீது அனைத்து அவள் முகத்தருகே தன் முகத்தை குனிந்து அவள் செவ்விதலில் தன் அழுத்தமான உதட்டினாள் மென் முத்தரையை பதித்தான். அவள் உடம்பில் மின்சாரம் தாக்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது விஷ்வா ஒரு சிரிப்புடன் அவளை விட்டான் அவளுக்கு கோபத்தில் முகம் சிவந்துவிட்டது உடல் நிற்க முடியாமல் வெட வெட என்று நடுங்கியது. நீங்க இங்க என்ன பண்ணி கொண்டியிருக்கிறீர்கள் என்று சற்று மெடுக்காகவே கேட்டாள். ஏன் வீட்டுக்கு வந்து என்னையே நீங்க யார் என்று கேட்பது வேடிக்கையாக இருப்பது இல்லையா அவள் முன்னே விட அதிர்ந்தாள் அவளின் தவிர்ப்பை பார்த்து ஒற்றை புருவத்தை தூக்கி ஏற்றி சுருக்கி என்ன என்பதுபோல பார்த்தான். அவளுக்கு அப்போது தான் எல்லாமே புரிஞ்சது தன்னை அறியாமல் தன் மனம் அவனை விரும்புகிறது என்று ஏன் விஸ்வாவோடு அம்மாவை பிடித்தது தங்கை அன்பை பார்த்த ஒடனே ரொம்ப நாள் பழகியது போன்ற உணர்வு ஏற்பட்டது என்று எல்லாமே தோன்றியது. அவள் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தவன் அவளின் முகத்தில் என்று பிரதிபலித்து உணர்ச்சிகளை கண்டு உதடுகளை இருக மூடிக்கொண்டு சில நேரங்கள் பேசாமல் இருந்தால் பிறகு நீ இங்க என்று விசாரித்தான்

விஷ்வா உடனே ஏன் உன் boy friends எல்லாருமே கூட்டிட்டு வரவேண்டியது தானே ஒரு மாதிரி குரலில் கேட்டான். வெடுக்கென்று தலையே நிமிர்த்தி அவனை பத்தி இப்படி பேச உங்களுக்கு தகுதி இல்ல என்று சீறினாள் மெதுவாக பேசு எனக்கு மட்டும் தான கேட்கவேண்டும். பக்கத்தில் விழாவிற்கு வந்தவங்க எல்லாருமே இருக்கிறார்கள் அடக்கிய குரலில் பல்லை கடித்தான் தம்மிடம் ஒரு புன்னகைக்கு பஞ்சம் மற்றவர்களிடம் பல் சுளுக்கும் அளவிற்கு சிரித்து பேசுகின்றாள் என்று நினைத்தான். எனக்கா தகுதி இல்லை என்கிறாய் சற்று முன் என் தகுதி என்னவென்று தெரிஞ்சுருக்குமே என்று குத்தினா நான் அனைத்தையும் நீ ஒன்றும் நிறுத்த மாதிரி தெரியவில்லை இல்லை இப்படித்தான் மற்ற ஆண்களிடமும் நடந்து கொள்வாயா என்று நெருப்பை கொட்டினான். அவளுக்கு கூடை நெருப்பை தலையில் கொட்டியது போல் இருந்தது உடலும் உள்ளமும் பற்றி எரிந்தது ஒருநாள் office விஷ்வாவை பார்க்க வேண்டும் என்று ஒரு பெண் வந்து நின்றாள். அவலோடைய உடையும் ஒப்பனையும் கவர்ச்சியமாக இருந்தது. பார்ப்பவரின் மனதை தடம் புரள செய்து விடும் அளவுக்கு சிறிது நேரத்தில் அவலுடன் கை கோர்த்து கொண்டு இருவரும் வெளியே சென்றன அடிக்கடி phone பண்ணுவதும் office பண்ணுவதும் அடிக்கடி வெளியே சுற்றுவதும் என்று நினைத்தவள் தன்னை பற்றி தவறாக கூற இவன் யார் என்று கொதித்தால் நினைத்தை அவரிடமே வாய் விட்டு கேட்டுவிட்டால் அனால் அவள் நினைத்தத்துக்கு மாறாக கந்தல் பிடிபடனும் உதட்டின் ஓரத்தில் சிறு சிலிப்புடனும் அவளை பார்த்து அசையாமல் நின்றாள் அவளுக்கு புரியவில்லை தன்னை இன்னும் ஏதேனும் சொல்லுவானோ நினைத்திற்கு வேற ஏதெனும் சொல்லுவான ஓரக்கண்ணால் பார்த்தால் இந்த coat shoot இவனுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று நினைத்தால் இவளின் மன ஓட்டத்தை புரிந்தால் போல என்ன என்ன புடிச்சுருக்க என்று திடீர் கேட்டான் அவளுக்கு முகம் சூடாகி விட்டது வெட்கக்கேட்ட மனசு இப்படி நினைக்குது என்றல் இவனும் இப்படி நேராக கேட்டு சென்று தடுமாறினால்

அவளுக்கு வரும் போது இருந்த சந்தோசம் இப்போது சுத்தமாக இல்ல மனது கொளப்பமாக இருந்தது பிறந்தநாள் விழா நன்றாக முடிந்தது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சீக்கரம் கிளம்ப வேண்டும் என்று நினைத்தால் சொல்லி விட்டு கிளம்புவோம் என்று கண்களை சொல்லிச்சினல் தங்கை விஸ்வ உடன் அம்மா அப்பா வும் நின்று கொண்டு இருந்தாங்கள் விஸ்வ இருக்கையில் எப்படிப்பா விடை பெற்று செல்வது போனால் சொல்லாமல் போனால் மரியாதையை இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தால் சாவித்திரி அம்மா ஜாடை காட்டி வரும் படி கூப்பிட்டால் போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று அவர்களிடம் விடைபெற சென்றால் அனுவின் தாய்யார் ஈஸ்வரனுக்கும் மகன் விஸ்வகும் அவளை அறிமுக படுத்தி வைத்தால் பொதுவாக கைகூடி வணக்கம் என்றால் விஷ்வவை முகத்தை நிமிர்ந்து பாக்கவில்லை அவள் முகத்தில் தெரிந்து குழப்பத்தை பார்த்து அந்த அம்மா ஏன் சுஜி ஒரு மாதிரி இருக்க நேரம் ஆயிடுச்சு பயமா இருக்கா என்று பணிவுடன் கேட்டால் நீ பயப்படாத ஏன் driver கிட்ட சொல்லி car கொண்டு போய் விட சொல்றன் வண்டியே இங்கே விட்டு செல்லு நாளைக்கு driver யிடம் கொடுத்து அனுப்பிகிறேன் என்றால் அந்த அம்மா சரிங்க aunty நா கெளம்புறன் bye uncle bye அணு வரேன் விஸ்வ என்று சொல்லி விட்டு கெளம்பினால் அவள் வருகிறேன் விஸ்வ என்றதுமே கணவர் மனைவி இருவருமே ஒருவருகொருவர் பார்த்து கொண்டனர் விஸ்வ சுஜியை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் இந்த பார்வை பரிமாற்றத்தை பரிமாறி கொள்ள வில்லை ஒடனே விஸ்வ உடைய அப்பா மனைவியே அழைத்து driver யே அழைத்து சொல்லிவிட்டு வா என்றால் அதை கேட்ட விஸ்வ நான் கொண்டு விட்டு வருகிறேனே என்று முன்னே நடந்து வா சுஜி உன்ன drop பண்ற என்று சொல்லி முன்னே சென்று car வெளியே எடுத்தான் சுஜியும் மறக்கமுடியாமல் car ல் ஏறி சென்றால் car ல் இருவரும் மௌனம் மாக வந்தார்கள் road வந்ததும் வீட்டுக்கு வழி கேட்டான் வாய் திறந்து வழி சொன்னதோடு சரி பார்வையே வெளியே விட்டால் அதற்குள் வீடு வந்து விட்டது car யே நிறுத்தினான் car கதவை திறந்து இறங்கினால் திரும்பி பார்க்காமல் இரண்டு அடி எடுத்து வைத்தால் விஸ்வ சுஜி என்று கூப்பிட்டான் திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றாள் நான் என்ன கேட்டு விட்டேன் என்று என்னை திருணம் செய்து கொள்கிறய்ய என்று கேட்டன் நான் என்ன திருமணம் இல்லாமல் குடும்பம் நடத்தலாமா என்று கேட்டன் என்று கேட்டே விட்டான் அதை கேட்டதும் சென்று போய்விட்டாள் விஸ்வ சில வினாடி பார்த்து கொண்டு இருந்து விட்டு car வேகமாக எடுத்து சென்று விட்டான் சுஜிக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை புரண்டு கொண்டே இருந்தால் என்ன பேச்சி பேசி விட்டான் அப்படி பேசினாலே மனதில் அவன் தான் இருக்கிறான் எவருக்கும் இடம் இல்லை என்று தெரிந்து ஒடனே ஒரு மூச்சி அடக்கி விட்டால் இரவு சரியாக தூங்காததால் காலையில் late ஆகா எழுந்ததாலும் எழுந்து காலையில் கண்ணாடி முகம் பார்த்ததும் முகம் சுலுங்கி கண்கள் சுருங்கி பார்க்கவும் எண்ணம்போல் இருந்தது office க்கு இப்படி போவது தயக்கமாக இருந்தது சீக்கரம் வேறு வேலை தேட வேண்டும் என் மீது நம்பிக்கை இல்லாமல் திருமணம் என்று பேச்சு என்ன வேண்டி கிடைக்குது என்று நினைத்தால் இனிமேலும் இப்படி office வேல பாக்குறது சாத்தியமே படாது நம்ப வேற வேல தேடிக்க வேண்டியது தான் வேலை தேடுவதில் மும்முரமாக இறங்கினால் இரண்டு மூன்று இடங்களுக்கு apply பண்ணினாள் இரண்டு company இருந்து interview card வந்தது interview க்கு அழைப்பு வந்ததிலிருந்து இந்த office விட்டு போகணுமே இனிமே விஸ்வ வ நிரந்தரமா பாக்கமுடியாது என்று ஏக்கமும் வந்தது முதலில் அவனை மனதில் வைத்ததும் கஷ்டம் தான் அவன் கூட வேலை பார்த்ததும் ரொம்ப கஷ்டம் தான் அவன் ஒழுக்கத்தை பெரிதாக தெரியவில்லை அவளுக்கு அவள் மீது நம்பிக்கை இல்லை எங்க அவன் பேச்சிலும் அணைப்பிலும் தன்னை இழந்து விடுவோமோ என்று பயம் அனால் interview க்கு போலாமா வேண்டாமா என்று குழுப்பம் வேறு அன்று மாலை cinema க்கு போலாமா என்று கேட்டான் cinema என்று ஏன் போன என்ன எனக்கும் உன்ன புடிச்சிருக்கு உனக்கும் என்னைய புடிச்சிருக்கு போன என்ன jolly வெளிய போயிடு வாரத்துல என்ன இருக்கு என்று கேட்டான் உனக்கு cinema பிடிக்கவில்லை என்றால் beach க்கு போயிட்டு படக்கு மலைல கொஞ்ச நேரம் ஒக்கர்த்துட்டு hotel க்கு போயிடு சாப்பிட்டு வரலாம்ல உன்ன நானே கொண்டு போயி வீட்டு க்கு விற்றுவனே அவளுக்கு கொண்டு வந்தது என்ன இவன் என்ன நினைத்து கொண்டு இறுகிறான் இவங்களோடு மற்றவர்கள் சுற்றுவது போல் என்னையும் நினைத்து கொண்டன வா என்று வருவதுற்கும் போ என்றால் போவதுற்கும் நான் என்ன அவன் கட்டிய மனைவிய என்னிடம் இதை வைத்து கொல்லார்த்திர்கள் என்று மனதில் நினைத்ததை அறியாமலே கேட்டு விட்டால் அவன் என்ன சொன்னான் என்ன சென்றான் என்று கேட்ட பிறகுதான் நினைத்ததை வாய் விட்டு கேட்டு விட்டோம் என்று புரிந்தது இனிமே இவனிடம் வேலை பார்க்க கூடாது என்று திடம்மாக புரிந்து கொண்டது மறுநாள் பதினொருமணிக்கு interview கு செல்ல வேண்டும் என்று முதல் நாளே மதியம் வரை permission வேண்டும் என்று கேட்டல் எதற்கு என்றான் இது ஏன் சொந்த விஷயம் இதலாம் உங்களுக்கு தேவை இல்லை என்று எது தேவை இல்லை நீ எங்கோ ஊரு சுத்த போன அது எனக்கு தெரிய வேண்டாமா வீட்டுல office போறான்னு சொல்லி விட்டு permission போட்டு boy friend ஓட சுத்த போன எனக்கு தான கேட்ட பேரு என் office க்கும் கேட்ட பேரு இத பாருங்க நாவ அடக்கி பேசுங்க என்ன நீ உன் கணவரை உரிமையோடு குப்புறது போல இங்க பாருங்கற எனக்கு சம்மதம் தான் உனக்கு சம்மதமா என்று கேட்டன் அதுக்கு வேற ஆள பாருங்க உங்க எண்ணம் யரினாலும் நிறைவேறாது என் அப்டி சொல்ற என்ன நா நா வேற company க்கு வேலைக்கு போக போறன் அவளுக்கு பாகில் என்று இருந்தது காட்டி கொள்ளாமல் ஏன் இந்த office க்கு என்ன உங்களுடன் வேலை பார்க்க எனக்கு புடிக்கல சரி எப்ப interview எந்த company அவளும் அவன் கேட்டதுக்கு பதில் சொன்னான் மறுநாள் interview க்கு சென்றால் கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் தான் சொன்னால் நீங்க எந்த company வேலை பார்த்தீங்க அவள் பதில் சொல்ல வாய் திறக்கும் பொது phone ஒலித்தது அதை எடுத்து hello சொன்னதுமே